ஏதோ ஏதோ ஒன்னு ஏதோ ஒரு போட்டிக்காக எல்லோருமே ரெடி ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க.

கீழே நெறைய வீடுகளு இருக்குது. அ போஸ்டில் இருந்து கரண்ட் எல்லா போகுது.

நடுல ஒரு புள்ளையார் சில ஒன்னு வச்சிருக்கு.

பேக்ல ஒரு சிலுவெ இருக்குது.

இங்க பழைய கவர்ன்மென்ட் பஸ்லியே நறைய ஆட்கள் உள்ள ஏரி உக்காந்து இருக்காங்க. ஆட்கள் ஏறத்துக்கு பாத்துட்டு இருக்காங்க.

அதுக்கு வெளிய ஃபுல்லா கலர் கலரா செடி எல்லா நட்டு விட்ருக்காங்க.

பக்கத்துலெ ஒரு தென்னை மரம் இருக்குது.

ஒரு வெள்ள கலர் கம்பி ஒன்னு நாட்டி விட்ருக்கங்கா கொடியத நாட்ட.

ஆட்களும் ஒன்று இரண்டு பேரு அங்கிங்குமா நினிட்ருக்காங்க இந்த ப்ராடக்ட் இந்த சாதனங்கள் எல்லா பாக்க.

ஆட்களுக்கு எல்லா உள்ள இறங்க முடியாது முங்கிருவாங்க.

இந்த மாதா கோயில்ல நறைய ஆட்கள் வந்து கும்பிட்றதுக்கு நிக்கியாங்க.

இந்த பாலத்துல ஒருத்த கை நீட்டிட்டு நிக்கிறா.

அந்த லேடி ரெட் கலர்ல சேரி போட்டிருக்காங்க.